சி மற்றும் C ல் நெஸ்டட் ஐஎஃப் மற்றும் ஸ்விட்ச் ஸ்டேட்மென்ட்ஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு இதில் நெஸ்டட் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் மற்றும் ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்துவதைக் கற்போம்
சில உதாரணங்களின் உதவியுடன் இதை செய்யலாம்
இதை பதிவுசெய்ய நான் பயன்படுத்துவது உபுண்டு இயங்குதளம் வெர்ஷன் 1110 ஜிசிசி மற்றும் g கம்பைலர் வெர்ஷன் 461 முதலில் நெஸ்டட் ஐஎஃப் மற்றும் ஸ்விட்ச் statementஐ உதாரணங்களுடன் எழுதுவதைக் கற்போம்
புரோகிராம் ஐ ஏற்கனவே எழுதியுள்ளேன் அதைக் காண்போம் இந்த programல் integersன் வீச்சை சோதிக்க கற்போம்
நம் பைல் பெயர் nested ifசி என்பதைக் கவனிக்க இப்போது codeஐ விவரிக்கிறேன்
இது நம் ஹெடர் பைல்
இது நம் மெயின் பங்ஷன்
மெயின் functionனுள் இரு இன்டிஜர் variableகள் எக்ஸ் மற்றும் yஐ டிக்ளேர் செய்துள்ளோம்
இங்கே 0 லிருநது 39க்குள் ஒரு எண்ணை உள்ளிடச் சொல்லி பயனரைக் கேட்போம்
ய் ன் மதிப்பை உள்ளீடாக பயனரிடமிருந்து பெறுவோம்
இது நம் ஐஎஃப் கண்டிஷன் இங்கே ய்10 ஆனது 0க்கு சமமா என சோதிப்போம் கண்டிஷன் உண்மையெனில் அச்சடிப்பது யூ ஹேவ் என்டர்ட் தே நம்பர் இன் தே ரங்கே ஒஃப் 0 டோ 9
இது else ஐஎஃப் கண்டிஷன்
இங்கே ய்10 ஆனது 1க்கு சமமா என சோதிப்போம் கண்டிஷன் உண்மையெனில்
அச்சடிப்பது யூ ஹேவ் என்டர்ட் தே நம்பர் இன் தே ரங்கே ஒஃப் 10 டோ 19
இந்த எல்சே ஐஎஃப் கண்டிஷன் ல் அந்த எண்
20 லிருந்து 29 க்குள் இருக்கிறதா என சோதிப்போம்
இங்கே அந்த எண் 30 லிருந்து 39 க்குள் இருக்கிறதா என பார்ப்போம்
இது நம் எல்சே கண்டிஷன்
மேற்சொன்ன அனைத்து conditionகளும் பொய் எனில் அச்சடிப்பது நம்பர் நோட் இன் ரங்கே
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இப்போது programஐ இயக்குவோம்
CtrlAltT விசைகளை ஒருசேர அழுத்தி டெர்மினல் windowஐ திறக்கவும்
இயக்க எழுதுக ஜிசிசி ஸ்பேஸ் nested ifசி ஸ்பேஸ் ஹைபன் o ஸ்பேஸ் நெஸ்டட்
Enter செய்க எழுதுக டாட் ஸ்லாஷ் நெஸ்டட்
Enter செய்க பார்ப்பது Enter ஆ நம்பர் பெட்வீன் 0 டோ 39
12 ஐ தருகிறேன் காட்டும் வெளியீடு யூ ஹேவ் என்டர்ட் தே நம்பர் இன் தே ரங்கே ஒஃப் 10 டோ 19
மற்றொரு எண்ணைத் தருவோம்
மீண்டும் இயக்குவோம்
மேல் அம்புக்குறியை அழுத்தி enter செய்க
இம்முறை 5 என தருகிறேன்
காணும் வெளியீடு யூ ஹேவ் என்டர்ட் தே நம்பர் இன் தே ரங்கே ஒஃப் 0 டோ 9
இந்த conditionன் இயக்கத்தை மற்றொரு வழியிலும் செய்யலாம்
ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட் ஐ பயன்படுத்துவதன் மூலம் இதை பார்க்கலாம்
அதே புரோகிராம் ஐ ஸ்விட்ச் பயன்படுத்திக் காண்போம்
ஏற்கனவே programஐ திறந்துவைத்துள்ளேன்
டெக்ஸ்ட் editorக்கு திரும்பி வருவோம் இதை முன் programல் விளக்கியுள்ளேன்
எனவேSwitch statementsக்கு செல்கிறேன் இங்கே உள்ளீடு அதாவது ய் ஐ 10 ஆல் வகுப்போம்
முடிவு வேரியபிள் எக்ஸ் ல் சேமிக்கப்படுகிறது
அதாவது ஈவு எக்ஸ் ல் சேமிக்கப்படும்
ஈவு கொண்டு அந்த எண்ணின் வீச்சைக் கண்டறியலாம்
இங்கே சோதிக்கப்பட வேண்டிய வேரியபிள் எக்ஸ் என ஸ்விட்ச் கமாண்ட் க்கு சொல்கிறோம்
இது கேஸ் 0
கேஸ் 0 பூர்த்தியடைகிறது எனில்
அச்சடிப்பது யூ ஹேவ் என்டர்ட் தே நம்பர் இன் தே ரங்கே ஒஃப் 0 டோ 9
கேஸ் பூர்த்தியடைகிறது எனில் லூப் ஐ விட்டு வெளியேற பிரேக் ஐ சேர்க்கிறோம்
ஒவ்வொரு முறையும் லூப் ஐ பிரேக் செய்ய வேண்டும்
ஏனெனில் ஒரு நேரத்தில் ஒரு கண்டிஷன் மட்டுமே உண்மையாக இருக்கும்
இது கேஸ் 1
கேஸ் 1 என்பது எக்ஸ் ன் மதிப்பு 1 எனில் அச்சடிப்பது யூ ஹேவ் என்டர்ட் தே நம்பர் இன் தே ரங்கே ஒஃப் 10 டோ 19
இது கேஸ் 2
இங்கு அச்சடிப்பது யூ ஹேவ் என்டர்ட் தே நம்பர் இன் தே ரங்கே ஒஃப் 20 டோ 29
இது கேஸ் 3
இங்கே அந்த எண் 30லிருந்து 39க்கு இருக்கிறதா என சோதிக்கிறோம்
இது டிஃபால்ட் கேஸ்
மேலுள்ள எந்த கேஸ் உம் பூர்த்தியடையவில்லை எனில் என்ன செய்யவேண்டும் என டிஃபால்ட் கேஸ் குறிப்பிடுகிறது
இங்கே வீச்சில் இல்லாத எண்ணை அச்சடிப்போம்
இது நம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்
programஐ இயக்குவோம்
terminalக்கு வருவோம்
எழுதுக160gcc ஸ்பேஸ் switchசி ஸ்பேஸ் o ஸ்பேஸ் ஸ்விட்ச்
Enter செய்க எழுதுகswitch
Enter செய்க Enter ஆ நம்பர் பெட்வீன் 0 டோ 39
35 ஐ கொடுக்கிறேன் காட்டப்படும் வெளியீடுyou ஹேவ் என்டர்ட் தே நம்பர் இன் தே ரங்கே ஒஃப் 30 டோ 39
இப்போது புரோகிராம் ஐ Cல் இயக்குவதைக் காணலாம்
டெக்ஸ்ட் editorக்கு வருவோம்
நம் fileபெயர் nested ifசிபிபி என்பதைக் கவனிக்க இங்கே லாஜிக் மற்றும் செயல்படுத்துதல் ஒன்றே இதுபோன்ற சிறு மாற்றங்கள் உள்ளன ஹெடர் பைல்
stdioஹ் இருந்த இடத்தில் அயோஸ்ட்ரீம் இங்கே யூசிங் statementஐ சேர்த்துள்ளோம்
யூசிங் நேம்ஸ்பேஸ் ஸ்ட்ட் பிரின்ட்ஃப் மற்றும் ஸ்கான்ஃப் இருந்த இடத்தில் கவுட் மற்றும் சின் பங்ஷன்
மீதி கோடு நம் சி புரோகிராம் போலவே உள்ளதைக் காணலாம்
codeஐ இயக்கலாம்
terminalக்கு வருவோம்
எழுதுக160 g ஸ்பேஸ் nested ifசிபிபி ஸ்பேஸ் o ஸ்பேஸ் நெஸ்டட்1
Enter செய்க
எழுதுக nested1
Enter செய்க enter ஆ நம்பர் பெட்வீன் 0 ஆண்ட் 39
40ஐ தருகிறேன்
காணும் வெளியீடு நம்பர் நோட் இன் ரங்கே இப்போது C ல் ஸ்விட்ச் புரோகிராம் க்கு வருவோம் டெக்ஸ்ட் editorக்கு வருவோம்
இங்கேயும் லாஜிக் மற்றும் செயல்படுத்துதல் ஒன்றே
ஹெடர் பைல்
அயோஸ்ட்ரீம் என காண்கிறோம் இங்கே யூசிங் ஸ்டேட்மெண்ட் உள்ளது
கவுட் மற்றும் சின் functionஐ மாற்றியுள்ளோம்
மீதி கோடு நம் switchசி புரோகிராம் போன்றதே இயக்குவோம்
terminalக்கு வருவோம்
எழுதுக160 g ஸ்பேஸ் switchசிபிபி ஸ்பேஸ் o ஸ்பேஸ் ஸ்விட்ச்1
Enter செய்க எழுதுக switch1
Enter செய்க Enter ஆ நம்பர் பெட்வீன் 0 ஆண்ட் 39
25ஐ தருகிறேன்
காணும் வெளியீடு யூ ஹேவ் என்டர்ட் தே நம்பர் இன் தே ரங்கே ஒஃப் 20 டோ 29 இப்போது நம் slideகளுக்கு வருவோம்
ஸ்விட்ச் மற்றும் nested ஐஎஃப் statementஐ ஒப்பிட்டுப் பார்ப்போம்
ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்
expressionன் முடிவின் படி மதிப்பிடப்படுகிறது
expressionன் முடிவு உண்மையாக இருந்தால் மட்டுமே netsed ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட் இயக்கப்படுகிறது
ஸ்விட்ச் ல் variableன் பல மதிப்புகளை caseகளாக பயன்படுத்துகிறோம்
nested ifல் variableன் ஒவ்வொரு மதிப்புக்கும் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் ஐ எழுத வேண்டும்
ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்
இன்டிஜர் மதிப்புகளை மட்டும் சோதிக்கிறது நெஸ்டட் ஐஎஃப்
இன்டிஜர் மற்றும் பின்ன மதிப்புகளையும் சோதிக்கும்
இத்துடன் இந்த டியூட்டோரியல் முடிகிறது
சுருங்கசொல்ல
இந்த டியூட்டோரியல் லில் கற்றது நெஸ்டட் ஐஎஃப் ஸ்டேட்மெண்ட்
உதாரணமாக எல்சே ifய்10 ஈக்வல்ஸ் டோ 0 ஸ்விட்ச் ஸ்டேட்மெண்ட்
ஸ்விட்ச் nested ஐஎஃப் மற்றும் ஸ்விட்ச் statementகளுக்கிடையேயான வேற்றுமைகள் பயிற்சியாக ஊழியரின் வயது 20 லிருந்து 60க்குள் இருக்கிறதா என சோதிக்க ஒரு புரோகிராம் எழுதுக
இந்த தொடுப்பில் உள்ள வீடியோ ஸ்போக்கன் டியூட்டோரியல் திட்டத்தை சுருங்க சொல்கிறது httpspokentutorialorgWhat is a Spoken Tutorial இணைப்பு வேகமாக இல்லை எனில் தரவிறக்கி காணுங்கள்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
இணையத்தில் பரீட்சை எழுதி தேர்வோருக்கு சான்றிதழ்களும் தருகிறது
மேலும் அறிய மின்னஞ்சல் எழுதவும்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
நன்றி